லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் கற்கபோவது எஸ்கியூஎல் வியூ ல் குரி களை எழுத ஆர்டர் பை க்ளாஸ் ஐ பயன்படுத்த ஜாயின்ஸ் ஐ பயன்படுத்த அக்ரிகேட் பங்ஷன் களை பயன்படுத்த குரூப் பை க்ளாஸ் ஐ பயன்படுத்த பில்ட் இன் பங்ஷன் களை பயன்படுத்த எஸ்கியூஎல் queryகள் எழுதுதலை மேலும் கற்கலாம்
அதற்கு நம் பிரபல லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ திறக்கலாம் இடப்பக்க பேனல் ல் குரீஸ் பட்டியலைச் சொடுக்கலாம் பின் கிரியேட் குரி இன் எஸ்கியூஎல் வியூ ல் சொடுக்கலாம்
ஒரு குரி ன் தீர்வுகளை சோர்ட் செய்வதை முதலில் பார்க்கலாம்

அலியாசஸ் ஐப் பயன்படுத்துவோம் சரி ப்ரோம் க்ளாஸ் ல் ஜாயின் கீவர்ட் ஐப் பயன்படுத்தி இரண்டு டேபிள் களை இணைத்துள்ளோம் என்பதைக் கவனிக்கவும் ஒன் bபுக்கிட் iபுக்கிட் என எழுதி ஜாயினிங் க்கு புக்கிட் கோலம்ன் ஐ குறிப்பிட்டுள்ளோம் நம் குரி ஐ இப்போது இயக்கலாம்
புத்தகங்களின் பட்டியலையும் அவை கொடுக்கப்பட்ட தேதியையும் பார்க்கிறோம்
செக்கடின் ஸ்டேட்டஸ்
செக்ட் இன் ல் இல்லை என்பதையும் கவனிக்கவும் சரி தீர்வில் மெம்பரிட் ஐ மட்டும் பார்க்கிறோம் என்பதையும் கவனிக்கவும்
மிகவும் பயனுள்ளதாக இல்லை அல்லவா
மெம்பர்ஸ் டேபிள் ல் உள்ள உறுப்பினர் பெயர்களை எப்படி காட்டுவது
சுலபமே
மெம்பர்ஸ் டேபிள் ஐ நம் குரி க்கு இவ்வாறு சேர்ப்போம் செலக்ட் bடைட்டில் iஇஷ்யூடேட் iமெம்பரிட் mநேம் ப்ரோம் புக்ஸ் ப் ஜாயின் புக்சிஷ்யூட் இ ஒன் bபுக்கிட் iபுக்கிட் ஜாயின் மெம்பர்ஸ் ம் ஒன் iமெம்பரிட் mமெம்பரிட் வேர் செக்கடின் பால்சே மெம்பர்ஸ் டேபிள் உடன் இரண்டாவது ஜாயின் ஐயும் ஜாயினிங் க்கு மெம்பரிட் கோலம்ன் ஐ பயன்படுத்தியதையும் கவனிக்கவும் நம் குரி ஐ இயக்கலாம்
இங்கே உறுப்பினர்களின் பெயர்கள் அவர்களுக்குக் கொடுக்கப்பட்ட புத்தகங்களுடன் உள்ளன அடுத்து அக்ரிகேட்ஸ் மற்றும் குரூப்பிங் பற்றி அறியலாம் லைப்ரரி ல் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எப்படி நாம் பெறுவது
இங்கே ஒரு query செலக்ட் COUNT ஏஎஸ் டோட்டல் மெம்பர்ஸ் ப்ரோம் மெம்பர்ஸ் இங்கே கவுண்ட் ஐ கவனிக்கவும் இது ஒரு செட் ஒஃப் ரெக்கார்ட்ஸ் ஐ மதிப்பிட்டு ஒரு மதிப்பை திருப்புவதால் அக்ரிகேட் பங்ஷன் என அழைக்கப்படுகிறது டோட்டல் மெம்பர்ஸ் என்ற ஒரு அலியாஸ் ஐயும் சேர்த்திருக்கிறோம் குரி ஐ இயக்கலாம் அதனால் இங்கே பேஸ் அனைத்து 4 உறுப்பினர்களின் ரெக்கார்ட் களையும் மதிப்பிட்டு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 4 ஐத் திருப்பியது அக்ரிகேட் functionsக்கான மேலும் சில உதாரணங்கள் சும் மாக்ஸ் மற்றும் மின்
இப்போது குரூப்பிங் பற்றிய தகவலை அறியலாம் ஒவ்வொரு வெளியீட்டாளருக்கும் புத்தகங்களின் எண்ணிக்கையை எவ்வாறு பெறுவது

Libraryன் மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கையைப் பெறுக 3
இன்று புத்தகங்களைத் திருப்ப வேண்டிய உறுப்பினர்களின் பெயர் மற்றும் தொலைபேசி எண்களைக் கொண்ட பட்டியலைப் பெறுக 4
இந்த குரி செய்வதை விளக்குக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
தமிழாக்கம் பிரியா
நன்றி